இந்த மேடைக்கு பக்கத்துல ஒரு போர்டுல ப்ளூமிங்ன்னு எழுதிருக்கு.

கார் பக்கத்துல லெல்லா நெறைய பேரு நின்னுட்டுருக்காங்க.

இங்க ஒரு சின்ன புக் ஸ்டோர் இருக்கு.

கார்டன் இரு பக்கத்துலயு செட்டிங்க எல்லா வச்சிருக்காங்க.

இந்த சந்தல நெறைய பொருட்கள் எல்லா வித்துட்டுருக்காங்க.

கோயிலுக்கு அந்த சைட்ல நெறைய மரமெல்லா இருக்கு.

கடைக்கு பக்கத்துல ஆட்டோ ஒன்னு நிக்கிது.

ச்சாப்புக்கு பக்கத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் சாத்தி வச்சுருக்காங்க.

இங்க நல்லா இருட்டான நைட் நேரமா இருக்கு.

இந்த படிக்கட் மேல நெறைய பேரு நடந்து போயிட்ருக்காங்க.

சேர்க்கு கீழ நெறைய கல்லு போட்டு வச்சிருக்காங்க.

காடன்க்கு அந்த பக்கத்துல நெறைய வீடுங்கல்லா இருக்கு.

இங்க ஒரு பிரம்மாண்டமான திருவிழா நடக்குது.

இந்த ஃபேக்டிரில நெறைய திங்ஸ் எல்லா வெச்சிருக்காங்க.

இந்த வீட்டுக்கு சைடுல ஸ்கூட்டி ஒன்னு நிப் பாட்டிருக்காங்க.

மீட்டுக்கு முன்னாடி நெறைய பேரு நின்னிட்ருக்காங்க.